then எண்ணாயிரத்துல என்ன இருந்தது வேதக்கல்லூரி இருந்ததுன்னு பார்க்கிறோம் then கல்விக்காக கொடுக்கப்பட்ட இடங்கள் சதுர்வேதிமங்கலம் மற்றும் திருப்புவனை ஆகிய இடங்கள்ல என்ன இருந்துச்சு அஹ் கல்விக்காக கொடை கொடுத்த இடங்களா வரலாறுல பதிவாயிருக்கு அடுத்து பாண்டியர்களுடைய காலம் இப்ப பார்த்தோம் இல்லையா பல்லவர் காலத்தில் கல்வி சொல்லி கொடுக்கும் இடம் கடிகைகள் என்று அழைக்கப்பட்டது ஆஹ் சமண புத்த மதங்கள் சமண கல்வி கல்வின்னு சொல்லிக் கொடுக்க இடம் என்ன அழைக்கப்படுது பள்ளிகள் என்று அழைக்கப்படுது இல்லையா அதே போலதான் பாண்டியர்கள் காலத்தில் கல்வி சொல்லிக் கொடுக்கும் இடத்தை என்னென்னு அழைச்சாங்க அப்படின்னா

to teachers அதுக்கு என்ன பேர்ல அழைக்கிறாங்க அப்படின்னா சாலபோகம் அப்படின்னு அழைக்கிறாங்க so சாலபோகம்ன்னா என்ன பாண்டியர்கள் period ல சொல்லிக் கொடுக்குறாங்க இல்லையா teacher அந்த teacher க்கு கொடுத்த நிலக்கொடைகள் so சோழர்களுக்கும் இதுக்கும் வித்தியாசம் அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னா ஆஹ் teaching சொல்லிக் கொடுக்குறதுக்கே land கொடுக்குறாங்க அந்த land ல நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஒரு school ஆரம்பிச்சு teach பண்ணிக்கலாம் இது land இந்த land யாருக்குன்னா only for teachers சொல்லிக் கொடுக்கிற teacher க்கு சம்பளமாக இல்லையா அந்தக் காலத்துல நிலம் தான் ஒரு மிகப் பெரிய deciding factor ஆ இருந்துச்சு அப்போ அந்த என்ன கொடுக்குறாங்க ஆசிரியர்களுக்கு நிலம் அந்த நிலம் என்ன பெயரால அழைக்கப்படுது சாலபோகம் என்ற பெயரிலே அழைக்கப்படுது சரியா அடுத்து பாண்டியர் காலத்துக்கு அப்புறம் ஒரு sixteenth seventeen century ல எல்லாம் நாயக்கர் காலம் அதனுடைய இருந்த time இல்லையா அந்த period ல திண்ணைப் பள்ளிகள் அப்படின்ற concept வந்து அது என்ன திண்ணைப் பள்ளிகள் அப்படின்னா

அதனுடைய வெளியில பழைய வீடெல்லாம் பாத்தீங்கன்னா திண்ணை வச்சு கட்டியிருப்பாங்க அந்த திண்ணையில உட்கார்ந்து அந்த ஒரு பிராமண ஆசிரியர் teach பண்ணி சொல்லிக் கொடுப்பார் இப்ப யார்தான் அங்க போய் படிக்க முடியும் அப்படின்னா பிராமண மாணவர்கள் மட்டும்தான் படிக்க முடியும் so அதுல என்ன தாக்கம் நிலவுவச்சி திண்ணைப் பள்ளிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாயக்கர் period ல அந்த முறைதான் நிலவுவச்சி எல்லாருக்குமா அந்த education அப்படின்றது வந்து மறுபடியும் மறுக்கப்பட்டது தான் சரியா so modern schools அப்படின்றது வந்து நாயக்கருடைய காலத்தின் பின் பிற்பகுதியில last period ல modern school ன்னு சொல்லக்கூடிய நவீன பள்ளிகள் வந்து வர ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் யுரோப்பியன்ஸ் வந்து உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க இல்லையா so நம்மளுக்கு தெரியும் first யாரு இருந்திருப்பா போர்ச்சுகீசியர்கள் அதுக்கப்புறம் டச் டானிஷ் வந்து வந்திருப்பாங்க அது ஒரு இங்கிலிஷ்

மதம் பரப்புவதற்காக இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு அவங்க மேல குற்றச்சாட்டு வைக்கப்பட்டாலுமே நவீன கல்வி முறைன்னு சொல்லக்கூடிய modern education அ இந்தியாவுல பரப்புனதுல யுரோப்பியன்ஸோட பங்களிப்பை நம்ம மறுத்து விடவே முடியாது so தமிழர்கள் இதைவிட சிறப்பான கலைகள்ல வந்து சிறந்து விளங்குனாங்க இல்லையா இதை விட சிறந்த கல்வி முறைதான் எங்க இருந்துச்சு தமிழர்கள்கிட்ட இருந்துச்சு ஆனா பின்னாடி வந்த பிற மொழியாளர்களுடைய ஆட்சியின் காரணமாக என்ன செய்யப்பட்டது அது கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கப்படுது பின்னாடி ஆஹ் பிரிட்டிஷ் என்ன பண்றாங்க அவங்களுடைய modern education ன்னு சொல்லக்கூடிய நவீன கல்வி முறைய இந்தியால கொண்டு so பள்ளிகளில் உணவு schools ல வந்து என்ன குடுக்குறாங்க food வந்து குடுக்குறான் food at schools நம்ம இன்னைக்கு பாக்குறோம் இல்லையா காமராஜர் வந்து கல்விக்கண் திறந்தவர் school ல சாப்பாடு எல்லாம் போட்டு எல்லாத்தையும் school குள்ள கொண்டு வந்தாருன்னு பார்க்கிறோம் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் நம்ம என்ன பண்றோம் காலை உணவு எல்லாம் கொடுக்குறோம் அதற்கு முன்னோடியாகவே schools ல அஹ் சாப்பாடு யாரு யுரோப்பியன்ஸ் period ல அடுத்து தரங்கம்பாடி இல்லையா நமக்கு தெரியும் அங்க என்ன பண்றாங்கன்னா Danish period ல அங்க ஒரு school ஆரம்பிக்கிறாங்க so ஒரு recordical ஆ ஒரு first modern school அஹ் இந்தியா தமிழக பகுதிகள்ல தரங்கம்பாடியில ஆரம்பிக்கப்பட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க யாருடைய period டானிஷோட period அடுத்தது போத்தீஸ் அப்படின்னு நம்ம சொன்ன பார்த்தோம் இல்லையா பள்ளிகள் கடிகைகள் சாலைகள் அப்படி எல்லாம் பார்த்தோம் ஒவ்வொருடைய period ல ஆரம்பிக்கப்படுதுன்னு அதே போல பிரெஞ்சு பிரெஞ்சு period ல schools என்னன்னு சொல்லிருக்காங்க போத்தீஸ் அப்படின்னு சொல்றாங்க so போத்தீஸ் அப்படின்னா என்னன்னு கேப்பாங்க பிரெஞ்சு காலத்துல இங்க இருந்த schools என்னன்னு சொல்றாங்க போத்தீஸ் அப்படின்னு சொல்றாங்க~ பார்ப்போம் அடுத்தது பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் தான் என்ன பண்றாங்க ரொம்ப நீண்ட காலமா இங்க இருந்திருப்பாங்க இல்லையா அந்த period ல என்ன பண்ணாங்க அப்படின்னா நிறைய education க்காக பண்ணாங்க the accommodation schools அ இங்க introduce பண்றாங்க இப்ப உண்டு உறைவிடப் பள்ளிகள் அப்பயே இதெல்லாம் நம்மட்ட இருந்துச்சு மறுபடியும் அவங்களோட modern system த்துல இங்க எடுத்துட்டு வராங்கன்றத பாக்குறோம் so accommodation schools வந்து யாரு தான் இங்க எடுத்துட்டு வர்றான் பிரிட்டிஷ் எடுத்துட்டு வராங்க அடுத்து பாளையங்கோட்டை இல்லையா என்ன சொல்லுவோம் the ஆக்ஸ்போர்ட் of south India தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஏன் நிறைய ப~ schools ஆரம்பிக்கிறாங்க அஹ் யுரோப்பியன் period ல schools colleges எல்லாம் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா பாளையங்கோட்டை so பாளையங்கோட்டை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா தென்னிந்தியாவினுடைய ஆக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்றோம் முக்கியமான ஒரு question TNPSC ல கேட்ட question ம் கூட so யுரோப்பியன்ஸ் வர்றாங்க. வந்து அவங்கவங்க அவங்களுடைய தகுதிக்கேற்ப நிறைய விஷயங்கள் பண்றாங்க அதுக்கப்புறம் இங்க settle ஆக ஆரம்பிக்கிறாங்க யாரு பிரிட்டிஷ் அப்ப அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றதை அடுத்து நம்ம பாக்க போறோம் so இப்ப பிரிட்டிஷ் என்ன பண்றாங்க அப்படின்னா eighteen thirteen இல்லையா நம்மளுக்கு தெரியும் charter act so seventeen seventy three ல இந்த settle ஆக ஆரம்பிச்சு முதன்முதலாக ஒரு act போட்டிருப்பாங்க regulation act னு நாம படிப்போம் polity angle ல அதுக்கப்புறம் நாலு charter act வரும் இரண்டாவது charter act தான் அது eighteen thirteen ல வந்த பட்டைய சட்டம் அது என்ன சொல்லுது அப்படின்னா இந்திய கல்விக்காக ஒரு லட்ச ரூபாய் கொடுக்குது so இப்ப education இந்தியன் education க்காக ஒரு லட்சம் ரூபாய் செலவு பண்றாங்க யாரு பிரிட்டிஷ் அது செலவிடவேபடலை அப்படின்றது வேற விஷயம் but இந்திய கல்விக்காக ஒரு மனசார வந்து பிரிட்டிஷ் பண்ண ஒரு முதல் முயற்சியா என்ன சொல்லலாம் இந்த eighteen thirteen charter act ல ஒரு லட்ச ரூபாய் இந்தியன் education க்காக குடுத்தது இது எங்க இருந்து எடுத்துட்டு வர்றாங்க இந்த ஒரு லட்ச ரூபாயை இந்த surplus amount வரும் இல்லையா land revenue அதாவது நில வருவாய்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு surplus amount உபரி வருவாயை அதுல இருந்து ஒரு ஒரு லட்ச ரூபாயை எடுத்து இந்தியன் education காக செலவிடலாம் அப்படின்னு பிரிட்டிஷ் அந்த act ல சொல்றாங்க but கடைசி வரைக்கும் அது செலவிடவேபடலை அப்படின்றதை பார்ப்போம் இந்த period ல eighteen thirty-three அந்த period ல எல்லாம் யாரு இருப்பா சென்னை மாகாணத்தில தாமஸ் மன்றோ அப்படின்ற ஒருத்தர் இருப்பாருன்னு பாப்போம் so சென்னை மாகாணத்துல கல்விக்காக தாமஸ் மன்றோவினுடைய முன் முயற்சிகள் வந்து ரொம்ப அதிகம் சரியா அடுத்து eighteen thirty-five யாரோட period வில்லியம் பெண்டிங்கோட period இல்லையா eighteen thirty-five அந்த period ல மெக்காலேவியினுடைய கு~ குறிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு the minutes of இந்தியன் education யாரு release பண்றா அப்படின்னா மெக்காலே release பண்றாரு என்ன பஞ்சாயத்துன்னா eighteen thirty-five யாரோட period வில்லியம் பெண்டிங் இல்லையா அவர் period ல என்னாக ஆரம்பிக்குது அப்படின்னா இங்க இருந்த அஹ் இந்தியவாதிகள் அதாவது கீழ் திசைவாதிகள்ன்னு சொல்லுவாங்கல்ல அவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்திய மைய கல்விதான் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல என்னெல்லாம் இருக்கும் வேதங்கள், இதிகாசங்கள் அதெல்லாம் இருக்கும் இல்லையா வேதிக் இதிகா~ அந்த மாதிரியான literatures எல்லாமே இருக்கும் so இந்திய மொழியிலதான் சொல்லிக் கொடுக்கணும்னு அவங்க சொல்றாங்க but anglist அப்படின்னு இன்னொரு group உருவாகுறாங்க அவங்க என்ன சொல்றாங்க இல்லை அதெல்லாம் வேண்டாம் science எல்லாமே வச்சு ஒரு modern education வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னுட்டு anglist சொல்றாங்க அதாவது மேற்கத்தியவாதிகள்ன்னு சொல்லுவோம் so கீழ்த்திசைவாதிகள் மேற்கத்தியவாதிகள்ன்னு பஞ்சாயத்து வில்லியம் பெண்டிங்க்கு பயங்கர தலவலி அந்த time தான் வில்லியம் பெண்டிங் உடைய executive council ல ஒருத்தர் வர்றாரு அவர் பேர்தான் என்ன மெக்காலே ஒரு law member ஆ வர்றாரு அவர்கிட்ட இந்த பஞ்சாயத்தை தூக்கி குடுக்கறாரு so அவரு பாக்கறாரு ரெண்டு பேரையும் தூக்கி பாத்துட்டு இது வேணாம் இது வேணான்றாரு concept வந்து வேணாம் நான் வந்து யாருக்குதான் support பண்றேன் anglist க்கு நான் support பண்றேன்னு சொல்றாரு யார் சொல்றா மெக்காலே வந்து சொல்றாரு ஏன் சொல்றாரு அப்படின்னா அப்பப்பலாம் பார்த்தீங்கன்னா அஹ் இங்கிலாந்து வந்து குட்டி நாடு இல்லையா அப்போலாம் கிட்டத்தட்ட ஒரு கோடி இருக்கிறதே பெரிய விஷயம் இந்தியா மிகப்பெரிய நாடு அந்த period ல ஒரு இருபது இருபத்தஞ்சு கோடி பேர் இருந்திருக்கலாம் அப்ப அந்த ஒரு கோடி பேர் மக்கள் தொகை கொண்ட ஒரு கோடியிலும் அதிகமா சொல்றேன் நானு அந்த மக்கள் தொகை கொண்ட நாடால இங்க அஹ் என்ன பண்ண முடியாது control பண்ண முடியாது அப்ப இந்தியாவுக்குள்ள என்ன பண்ணணும் அப்படின்னா நிர்வாகத்துக்காக ஒரு கூட்டத்தை உருவாக்கணும் அப்ப அந்த கூட்டம் anglist ஆங்கில வழியில் படிச்ச கூட்டமாதான் இருந்தா பிரிட்டிஷ்க்கு நல்லது அப்படின்னு யார் நினைக்கிறா மெக்காலே நினைக்கிறாரு

இந்த மாதிரியான decisions எல்லாமே சேர்த்து ஒரு report ஆ release பண்றாரு அதுதான் புகழ்பெற்ற மெக்காலேவினுடைய கல்விக் குறிப்புகள்னு சொல்லுவோம் the minutes of இந்தியன் education இப்ப release பண்ணப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி அஞ்சு அதுல என்ன சொல்றாரு

அதுதான் மெக்காலேவினுடைய education system அதுதான் so இரண்டு group so சமரசம் ஆகி கடைசியா மெக்காலே யாருக்குத்தான் support பண்ணாங்க மேற்கத்தியவாதிகள்தான் மெக்காலே support பண்ணுவாரு அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான வருஷம் இந்தியன் education ல eighteen fifty-four so சார்லஸ் வூட்டோட report yeah so சார்லஸ் வூட் dispatch அப்படின்னு சொல்லுவோம் so இது எப்படி அழைப்போம் அப்படின்னா the இந்திய கல்வியின் மகா சாசனம் அப்படின்னு அழைப்போம் the magna carta of

vernacular educations எல்லாமே இவரு என்ன பண்ணாரு மறுபடியும் reopen பண்றாரு நீ வட்டார மொழியிலயும் படிச்சுக்கோ ஆங்கில வழி கல்வியிலயும் படிச்சுக்கோ அது உன்னோட விருப்பம் இன்னைக்கு இருக்கு இல்லையா இங்கிலிஷ் medium உம் இருக்கும் தமிழ் medium உம் இருக்கும் நீ தமிழ் medium வேணும்னா தமிழ் medium ல சேந்துக்கலாம் இங்கிலிஷ் medium வேணும்னா இங்கிலிஷ் medium ல சேந்துக்கலாம் அதுதான் so vernacular இருக்கும் இங்கிலிஷ் ரெண்டுமே இருக்கும் உனக்கு எது வேணுமோ உன்னோட wish படி நீ சேந்துக்கோ ஆனா பிரிட்டிஷ் government இங்கிலிஷ் schools க்கு மட்டும்தான் என்ன கொடுப்போம் subsidy ன்னு சொல்லக்கூடிய மானியம் வந்து யாருக்கு மட்டும்தான் கொடுப்போம் இங்கிலிஷ் medium schools க்குத்தான் கொடுப்போம் so மேற்கத்திய ஆங்கில வழிக் கல்வியை நீ teach பண்றியா உனக்கு மட்டும்தான் subsidy மானியம் தருவேன் நீ வட்டார மொழியில வந்து teach பண்ணணும்ன்னா மானியம் கிடையாது but நீ தாராளமா நடத்திக்கோ அப்படின்னு சொன்னதுதான் வுட்ஸ் ஓட dispatch அடுத்தது ஆசிரியர்கள் கல்வி நிறுவனம் ஆரம்பிக்கணும் அப்படின்றாரு so teacher training institutes வேணும் அப்படின்றாரு இல்லையா so மாணவர்களுடைய கல்வியை மேம்படுத்தணும்னா ஆசிரியர்கள் வந்து நல்ல ஆசிரியர்களா இருக்கணும் அப்ப அவங்களுக்கு வந்து அவங்களை பயிற்றுவிப்பதற்காக ஒரு teacher training institutes ஒண்ணு வந்து வேணுன்றாரு அதன் அடிப்படையில ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறுல சைதாபேட்ல இந்தியாவினுடைய முதல் teacher training institute the first training institute எங்க ஆரம்பிக்கப்படுது சைதாப்பேட்ல eighteen fifty six ல ஆரம்பிக்கப்படுது இதுக்கு முன்னாடி TNPSC ல கேட்கப்பட்ட question அது அப்ப இந்தியாவினுடைய முதல் teacher training institute எங்க தான் சைதாபேட் eighteen fifty six then சார்லஸ் வுட்டோட முக்கியமான விஷயம் அடுத்தது லண்டன் லண்டன்ல ஒரு university இருக்கு இல்லையா அதன் அடிப்படையில ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழுல மெட்ராஸ், பம்பாய் மற்றும் கல்கத்தா ஆகிய இடங்கள்ல பல்கலைக்கழகங்கள் ஆரம்பிக்கப்படுது யாருடைய பரிந்துரையின் அடிப்படையில சார்லஸ் வுட்டோட பரிந்துரையின் அடிப்படையில இது ரொம்ப ரொம்ப important இல்லையா சென்னையை நம்ம பார்ப்போம் மெட்ராஸ் அஹ் மெரினா beach opposite ல building இருக்கும் மெட்ராஸ் university building கிட்டத்தட்ட ஒரு நூத்தி எழுபது வருஷத்துக்கு மேலஅந்த university successful ஆ இங்க run ஆயிட்டு இருக்குன்றத பாக்குறோம் so யாரோட report அடிப்படையில சார்லஸ் வுட்டோட report அடிப்படையில so சார்லஸ் வுட்டோட அறிக்கை பெரும்பான்மை இந்த important ஆன ஒரு விஷயம் TNPSC யோட aspect ல eighteen fifty four ல release ஆகுது அது இந்திய கல்வியினுடைய மகாசாசனம் அப்படின்னு the magna carta of இந்தியன் education அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா so வட்டார மொழி மற்றும் ஆங்கில வழியில என்ன பண்றாங்க கல்வி நீங்க teach பண்ணலாம் அப்படின்னு சொன்னது யாரு சார்லஸ் வுட் அத vernacular வந்து வேணாம்னு சொல்லி force பண்ணது யாரு மெக்காலே அடுத்தது ஆசிரியர் ப~ கல்வி நிறுவனம்ன்னு சொல்லிட்டு teacher training institutes வந்து ஆரம்பிக்கணும்னு சொல்றாரு இங்க ஆஹ் இந்தியால அதன் அடிப்படையில சைதாப்பேட்டையில eighteen fifty-six ல முதல் ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் ஆரம்பிக்கப்படுதுன்றதை பார்க்கிறோம் லண்டன் பல்கலைக்கழகம் மாதிரியில இந்தியாவிலும் பல்கலைக்கழகங்கள் வேணும் அப்படின்னு recommend பண்றாரு committee தானே இல்லையா recommend பண்றது பின்னால government அதை ஏத்துக்கிட்டு ஆயிரத்தி அம்பத்தி ஏழுல மெட்ராஸ், பாம்பே மற்றும் கல்கத்தால என்ன ஆரம்பிக்கிறாங்க அஹ் universities வந்து ஆரம்பிக்கறாங்கன்றதை பார்க்கணும். இன்ன வரைக்கும், இந்த மூணு universities மே successful ஆ run ஆயிட்டிருக்கு அடுத்து மிக முக்கியமான ஒரு குழு the hunter commission எப்போ வர்றாங்க ஹண்டர் eighteen eighty-two இல்லையா and அந்த period ல யாரு இருப்பாங்க lord ரிப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஹ் உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ரிப்பன் அவர்தான் அந்த period ல சரி இவர் எதுக்கு ஒரு importance கொடுக்கிறாரு அப்படின்னா துவக்கக்கல்வி இந்த primary education க்கு வந்து importance வந்து கொடுக்கிறோம் அதிக அளவுக்கு முக்கியத்துவம் துவக்கக்கல்விக்குத்தான் கொடுக்கிறாரு யாரு ஹண்டர் commission அடுத்து பெண் கல்விக்கும் மேம்பாடு so அஹ் என்ன வந்திருக்கும் அப்படின்னா census report வந்து release பண்ணியிருக்கும் ரொம்ப பரவலா எடுத்திருக்கமாட்டாங்க eighteen அஹ் seventy two ல மட்டும் எடுத்திருப்பாங்க அதுக்கப்புறம் eighteen eighty one ல இந்தியா முழுவதும் first cencus எடுப்பாங்க அது நிறைய categories ல வந்து census எடுத்திருப்பாங்க அப்ப education எல்லாம் ரொம்ப poor ஆ இருக்கும் இல்லையா so அதுவும் womens education ரொம்ப மோசமான நிலைமயில இருக்கு இந்தியாவுல so அதை base பண்ணிதான் இந்த committee போட்டிருப்பாங்க யாரு ரிப்பன் so education அ பத்தி நீங்க கொஞ்சம் report குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமா education மோசமாதான் இருந்தது so primary education ஏ நீங்க first என்ன பண்ணுவோம் importance கொடுத்து அதை மேம்படுத்த வேண்டிய நிலைமையில இருக்குன்றதை report சொல்றாரு then women education நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பண்ணணும் அவங்களுக்கு மேம்படுத்தணும் அப்படின்றதை யார் சொல்றா ஹண்டர் அவரோட report ல சொல்றாரு இல்லையா அடுத்தது அஹ் ரிப்பனுடைய period ல உள்ளாட்சி அமைப்புகள்லாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் அப்ப கல்வி அது யாரோட control ல வேணும் அப்படின்னு சொல்லி சொல்ற~ உள்ளாட்சி அமைப்புகளுடைய control ல வேணும் decentralise பண்ணுங்க அப்படின்றாரு யாரு ஹண்டர் எத கல்வியை so இன்ன வரைக்கும் நம்ம பார்ப்போம் இல்லையா ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆஹ் மற்றும் அஹ் நகராட்சி தொடக்கப்பள்ளிகள்லாம் இரு~ மாநகராட்சி பள்ளிகள்லாம் இருக்கும் இதுக்கு இன்ன வரைக்கும் local government education அ வந்து பாத்துட்டிருக்காங்க காரணம் ஹண்டர் commission ஓட report அன்னைக்கு ஹண்டர் வந்து education அ உள்ளாட்சி அமைப்புகள்ட்ட குடுத்தது இன்ன வரைக்குமே உள்ளாட்சி அமைப்புகள்தான் அஹ் education அ வந்து, ஒரு part ஆ பாத்துட்டு இருக்காங்க இல்லையா then நம்ம பார்ப்போம் சார்லஸ் வுட் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா முன்னாடி ஆஹ் education ல private schools அ வந்து allow பண்ணியிருப்பாரு யாரு சார்லஸ் வுட் இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா மேல்நிலைப் பள்ளி வரைக்கும் அனுமதி கொடுப்பாங்க so சார்லஸ் வுட் eighteen fifty-four ல வந்தது இல்லையா அவங்களே private schools ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார் அதே போல இது வரைக்கும் primary level ல up to fifth வரைக்கும் தான் நீங்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னுட்டு சார்லஸ் வுட் சொல்லியிருப்பாரு இல்லை நீங்க twelfth வரைக்கும் ஆரம்பிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் யாரு ஹண்டர் so தனியார் பள்ளிகள் மேல்நிலை higher secondary வரைக்கும் schools ஆரம்பிச்சுக்கலாம் அவங்க school நடத்தலாம்ன்னு சொல்லி permission கொடுத்தது யாரு ஹண்டர் அப்படின்றதை இந்த இடத்துல பா~ அடுத்து so ஹண்டர் என்னெல்லாம் பார்த்தோம் primary education காக கொண்டுவரப்பட்ட committee ஹண்டர் committee இது கூட question ஆ கேப்பாங்க அடுத்து women education importance குடுக்கறாங்க so education அ யார்கிட்ட குடுக்கறாங்க local government உள்ளாட்சி அமைப்புகள்கிட்ட education குடுக்கறாங்க இந்த அப்படித்தான் இருக்கு so இந்த தனியார் பள்ளிகள் வந்து twelfth வரைக்குமே ஆரம்பிச்சுக்கலாம் அப்ப இப்படி ஒரு question கேட்பாங்க யாரு private schools அ ஆஹ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியால permission குடுத்த committee எதுன்னு கேட்பாங்க எந்த committee குடுக்குறாங்க அப்படின்னா ஆஹ் சார்லஸ் வுட் committee okay eighteen fifty-four அதுக்கப்புறம் அந்த ஹண்டர் என்ன பண்றாரு twelfth வரைக்குமே ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றோ~ அடுத்து ஒரு important ஆன குழு rally குழு nineteen nought two இல்லையா காங்கிரஸ் ஆரம்பிச்சுருவாங்க எப்ப ஆரம்பிச்சிருப்பாங்க eighteen eighty-five ல ஆரம்பிச்சுருவாங்க இல்லையா moderates initial period ல நிறைய moderates வருவாங்க அதுக்கப்புறம் நிறைய தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய terrorist வந்து நிறைய வர ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம் அப்ப அவங்கெல்லாம் யாரா இருக்காங்க அப்படின்னா well educated people ஆ இருக்காங்க நல்லா படிச்சவனா இருக்கான் so படிக்காதவன் அவனுடைய அன்றாட வாழ்க்கைக்கு ரொம்ப கஷ்டப்படுறான் அவன் பிரிட்டிஷ எதிர்த்து சண்டை போட வர மாட்டான் ஒரு university ல போய் படிச்சவன்தான் பிரிட்டிஷ எதிர்த்து சண்டை போட வர்றான் so the universities are the production camp of revolutionist அப்படின்றாங்க அதாவது தேசிய எழுச்சியினுடைய உற்பத்தி கேந்திரமாக எதுதான் இருக்கு பல்கலைக்கழகங்கள் தான் இருக்கின்றது யார் அந்த period ல இருப்பாங்க இல்லையா தான் அந்த period ல வந்து இருப்பாரு அப்ப அவரு பாக்கறாரு so universities ல இருந்துதான் நிறைய பிரிட்டிஷ்க்கு எதிரான புரட்சிகரவாதிகளை உருவாக்குறாங்க அப்ப அத கட்டுப்படுத்தணுமே அப்படீன்னு சொல்லிட்டு ராலேவ கூப்பிட்டு அவர் தலைமையில வந்து அத research பண்ணி சொல்ல சொல்லுங்க என்ன தான் பிரச்சனன்னு நீ பார்த்து சொல்லு அப்படின்றாரு ராலேவும் போயிட்டு பாக்கறாரு பார்த்து ஒரு report submit பண்றாரு அந்த report அடிப்படையில வந்ததுதான் பல்கலைக்கழக சட்டம் nineteen nought four நாம் படிப்போம் இல்லையா நிறைய னாலே நமக்கு ஞாபகம் வர்றது என்னது வங்க பிரிவினை அதுக்கு முன்னாடி நிறைய சட்டங்கள் போட்டிருப்பாரு அதுல முக்கியமான சட்டம் என்ன பல்கலைக்கழக சட்டம்

அந்த senate ன்னு ஒரு group இருப்பாங்க இல்லையா அவங்கதானே பல்கலைக்கழகத்தை வந்து நிருவகிப்பாங்க அதை control பண்றதுக்கான அதிகாரம் கிட்ட போயிருக்கும். இல்லையா so இந்த senate உறுப்பினர்களுடைய பதவி காலத்தை குறைச்சிருப்பாங்க இதே மாதிரி நிறைய விஷயங்கள் எதுல சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ராலே commission ஓட report அதை வந்து university acts மூலமா இந்தியாவுல அ~ அமல் பண்ண try பண்ணியிரு~ இல்லையா அமல் படுத்திருக்கவும் செய்வாரு nineteen not four universities act அடுத்தது சாட்லர் act nineteen seventeen சாட்லர் குழு அப்படின்னு சொல்~ nineteen seventeen ல இந்த குழு எதுக்காக அப்படின்னா school இல்லையா schools இருக்கும் school முடிச்சுட்டு எங்க போவாங்க college போறாங்க so school முடிச்சிட்டு ஒரு பையன் college போறான் அப்படின்னா அவனால அந்த college ஓட curriculum அ தாங்க முடியலை என்ன ஆயிடுறான் college ல இருந்து பாதியிலேயே dropout ஆயிடரான் so இந்த school க்கும் college க்கும் இடையில ஒரு bridge course மாதிரி ஒண்ணு வேணும் அப்படின்ட்டு சாட்லர் recommend பண்றாரு இல்லையா நம்ம பின்னாடி கொண்டு வந்திருக்கோம் PUC ன்னு சொல்லிட்டு tenth முடிச்சுட்டு tenth வரைக்கும் படிச்சுட்டு இருப்போம் அதுக்கப்புறம் எங்க போயிடுவோம் pre university course அப்படின்னு சொல்லக்கூடிய PUC போயிருவோம் அதுக்கப்புறம்தான் எங்க போவோம் அப்படின்னா college இல்லையா so அப்போ இதைதான் என்ன பண்றாரு அப்படின்னா சாட்லர் வந்து, எடுத்துட்டு வர்றாரு so சாட்லர் என்ன சொல்றோம் பல்கலைக்கழக க~ கல்விக்காக எடுத்துட்டு வந்தனால the universities commission அப்படின்னு கூட நம்ம என்ன சொல்லுவோன்னா சாட்லர் commission அ வந்து சொல்லுவோம் so ஒரு intermediate college education வேணும் அப்படின்னு சொல்லுவாரு இல்லையா அதாவது பள்ளி கல்லூரிக்கும் கல்லூரி கல்விக்கும் இடையில ஒரு இடைநிலை அஹ் கல்வி வேணும் அப்படின்னு recommend பண்ணது யாருதான் சாட்லர் தான் recommend பண்றாரு so இடைநிலை கல்லூரி கல்வி வேணும் அப்படின்னு சாட்லர் சொல்றாரு okay வா so school education அதிகமா ஒரு twelve years க்கு இருக்கும் அதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவோம் ஒரு twelve year க்குள்ள school plus அந்த p~ pre university course அ முடிச்சிட்டு அவன் college போகணும் அப்படின்றதுதான் சாட்லருடைய பரிந்துரையா இருந்தது then பெண்களுக்கு தொழில்நுட்பக் கல்வி கொடுக்கணும் அப்படின்றது இவருடைய recommendation ஆ இருந்தது so பெண்கல்விக்கு வந்து ஹண்டர் அதிகமா முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்றத பார்த்தோம் so பெண் பெண்களுக்கு தொழில்நுட்ப கல்லூரி technical education யார் தான் recommend பண்றா அப்படின்னா சாட்லர் தான் பண்றாரு plus ஏழு புது பல்கலைக்கழகங்கள் ஆரம்பிக்க~ ஆக்ரா, அகமதாபாத், பஞ்சாப் ஆகிய இடங்கள்ல என்ன பண்ணுவாரு universities வந்து ஆரம்பிக்கிறாரு இன்ன வரைக்கும் successful ஆ இருக்கு யாரோட recommendation சாட்லரோட recommendation so என்னா பார்த்தோம் சாட்லர் committee ல university education க்காக கொண்டுவரப்பட்டது அதாவது intermediate education schools and colleges க்கு இடையில ஒரு intermediate education வேணும்

ஒரு ஏழு universities அமைப்பதற்காக யார் recommend பண்றா சாட்லர் அப்படின்றவரு recommend பண்றாருன்றதை நம்ம பாக்க~ அடுத்து நீதிக்கட்சி வந்துருது இல்லையா nineteen twenty அந்த period ல நீதி கட்சி ஆட்சியை பிடிச்சிருப்பாங்க என்ன பண்ணி இருப்பாங்க இந்த கட்டாய தொடக்கக்கல்வி the compulsory elementary education act nineteen twenty ல இருந்து ஏற்படுத்திருப்பாங்க so nineteen twenty the compulsory elementary education act இல்லையா நம்ம two thousand nine லதான் இந்தியாவே என்ன பண்ணிருக்கும் கட்டாய கல்விச் சட்டத்தை நடைமுறைப்படுத்திருக்கோம் ஆனா அப்பமே நீதிக்கட்சி period ல என்ன பண்ணியிருப்பாங்க so கண்டிப்பா பிறந்த குழந்தைகள் எல்லாமே school ல போய் சேரணும் அப்படின்னுட்டு compulsory elementary education act வந்து எடுத்துட்டு வந்திருப்பாங்க two thousand nineteen twenty அதுக்கப்புறம் ஒரு மி~ முக்கியமான விஷயம் மதிய உணவுத் திட்டம் இல்லையா இன்னைக்கு நம்ம இங்க இருந்து ஆரம்பிச்சு நம்ம பின்னாடி last ஆ பார்ப்போம் காலை உணவு திட்டம் வரைக்கும் வந்திருப்போம் so மதிய உணவு திட்டம் எங்க originate ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது நீதிக்கட்சியில

ஒரு scheme அஹ் school அ சாப்பாடு குடுக்கறதுக்காக ஒரு act ஆனா செயல்படுத்தப்பட்டது எப்போ அப்படின்னா nineteen twenty two ல twenty two ல ஒரு ஆயிரம் விளக்குல ஒரு school ல என்ன பண்ணுவாங்க சாப்பாடு வந்து provide பண்றாங்க then nineteen twenty five ல சென்னை மாகாணம் முழுவதும் விரிவாக்கப்பட்டிருக்கும் so nineteen அஹ் twenty-two sorry sorry nineteen twenty act then nineteen twenty two லதான் என்ன பண்ணியிருப்பாங்க சென்னையில வந்து ஒரு pilot basis ல வந்து try பண்ணி பார்ப்பாங்க then சென்னை மாகாணம் முழுவதும் விரிவுபடுத்த சென்னை ம~ மற்றும் சொல்றேன் மாகாணம் இல்லை சென்னை நகர் முழுவதும் விரிவுபடுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு so midday meal நாம பின்னாடி later ஆ பார்ப்போம் midday meal ஓட evolution எப்படி தமிழ்நாட்டுல ஆரம்பிச்சு இன்னைக்கு காலை உணவு வரைக்கும் வந்தோம் அப்படின்றதை நம்ம last part of the video பார்ப்போம் so justice party ன்றதை பார்க்கும் போது midday meal அவங்க தான் introduce பண்றாங்கன்னு தெரியும் சென்னை மேயரா இருந்த பி டி தியாகராயர் தான் introduce பண்றாரு சென்னை மாநகராட்சி ஒரு சட்டம் போடுறாங்க nineteen twenty அதை base பண்ணி nineteen twenty two ல தான் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆயிரம் விளக்கு பகுதியில சாப்பாடு first first ஆ ஒரு school ல அதுக்கப்புறம் twenty-five ல சென்னை மாநகர் முழுவதும் விரிவுபடுத்துறாங்க இந்த மாகாணம் கிடையாது நகர் முழுவதும்தான் விரிவுபடுத்துறாங்க nineteen twenty-five ல அடுத்து கல்விக்காக நீதிக்கட்சி வேறென்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும் போது நிறைய பண்ணிருப்பாங்க இல்லையா அதுல முக்கியமா ஆந்திரா பல்கலைக்கழகம் nineteen twenty-six

அண்ணாமலை university யாருடைய பரிந்துரையின் கீழ் அமைக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு யாருடைய பரிந்துரை சிவஞானம் committee யின் பரிந்துரையின் கீழ் அண்ணாமலை university அமைக்கப்படுது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுன்னு பார்ப்போம் so நீதிக்கட்சி கல்வி வளர்ச்சிக்காக என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது first கட்டாய துவக்கக்கல்வி then மதிய உணவு திட்டம் எடுத்துட்டு வர்றாங்க twenty act twenty-two ல நடைமுறை twenty-five ல சென்னை மாநகர் முழுவதும்ன்றதை பார்க்கிறோம் then ஆந்திரா university nineteen twenty-six then அண்ணாமலை university nineteen twenty-nine சிவஞானம் committee யினுடைய பரிந்துரை அடிப்படையில அப்படின்றதை பார்ப்போம் okay அடுத்து நீதி கட்சி அப்படியே run ஆயிட்டு இருக்காங்க அதே period ல என்ன வருது அப்படின்னா பிரிட்டிஷ் government ஆல போடப்பட்ட குழு என்னது குழு அப்படின்னுட்டு nineteen twenty-nine ல ஒரு குழு போடுறாங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பல்கலைக்கழகங்கள்ல கல்வியினுடைய தரம் ரொம்ப கம்மியா இருக்குங்க so நீங்க தரத்தை கூட்டுங்க தரங்கள்லாம் உயர்த்தப்பட வேண்டும். எல்லாரும் போய் school ல போய் college ல போய் சேர்ந்துடுறாங்க பல்கலைக்கழகத்தினுடைய தரமே இப்ப குறைஞ்சிருச்சுங்க சரி என்ன பண்ணுங்க ஒரு entrance examination வைங்க இல்லையா இன்னைக்கு சொல்றாங்க இல்லையா பல்கலைக்கழகங்கள் எல்லாரும் போய் சேர்ந்துடுறாங்க so ஒரு நுழைவுத் தேர்வு வச்சு எல்லாரையும் நீங்க school கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி அதே தான் recommendation பண்ணது யாருன்னா commission okay so standardize பண்ணுங்க university education லாம் ரொம்ப மோசமாச்சு அதனுடைய தரம்லாம் குறைஞ்சு போச்சுங்க so standardize பண்ணுங்கன்னு சொன்னது commission வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அடுத்தது ரொம்ப ரொம்ப important ஆன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா education system nineteen thirty-seven ல release ஆகுது இல்லையா so கா~ காங்கிரஸ் தெரியும் நம்மளுக்கு வருடாவருடம் மாநாடு போடுவாங்க அதே போல காங்கிரஸினுடைய ஒரு கல்வி மாநாடு so education அஹ் ஒரு conference எங்க நடக்குது அப்படின்னா அப்படினு ஒரு இடத்துல வச்சு நடக்குது அப்போ ஜாகிர் உசேன் வந்து அதுக்கு தலைவரா இருக்காரு அடிப்படை கல்வின்னு சொன்னா அந்த basic education committee க்கு யாரு தலைவரா இருக்காங்க ஜாகிர் உசேன் இந்த மாநாட்டுக்கே தலைமை வகிக்கிறார் அதுக்கப்புறம் அந்த curriculum இந்தியா முழுவதும் அந்த syllabus எந்த syllabus ல வந்து மாணவர்கள் படிக்கணும் அப்படின்றதை யார்தான் decide பண்றாங்க ஜாகிர் உசேன் தலைமையிலான அந்த committee தான் decide பண்றாங்க. okay so ஜாகிர் உசேன்றது ரொம்ப ரொம்ப important ஆன ஒரு விஷயம் எங்க education system த்த பொறுத்தவரைக்கும் அவரு என்ன பண்றாரு அப்படின்னா இலவச மற்றும் கட்டாய கல்வியை introduce பண்றாரு யாரு ஏழு முதல் பதினாலு வரை வயது வரை உள்ளவங்க அதாவது tenth வரைக்கும் இல்லையா so seventh ல இருந்து fourteen years old வரைக்கும் கட்டாய கல்வி வ~ வந்து யாரு introduce பண்றாங்க ஜாகிர் உசேன் தலைமையிலான அந்த commission இல்லையா committee எதுக்காக போடப்பட்டது school curriculum த்தை form பண்றதுக்காக போடப்பட்டது அவங்க பண்றாங்க நல்ல விஷயம்தான் நம்ம late ஆ இப்பதான் introduce பண்றோம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுலதான் இந்தியாவே introduce பண்ணுது ஆனா பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா இவங்க பண்ண ஹிந்தி அப்போ இந்தியா முழுவதும் ஒரு connecting language அ ஹிந்திய கொண்டு வர try பண்றாங்க year ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அதே period ல இங்க யாரு CM ஆ இருக்கிறாங்க அப்படின்னா ராஜாஜி வந்து CM ஆகுறாங்க நமக்கு தெரியும் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல அஹ் இந்திய அரசியல் சட்டத்தின் மூலமா இங்க election கொண்டு வர try பண்ணியிருப்பாங்க அதன் மூலமா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு election நடந்து ராஜாஜி இங்க CM ஆயிருப்பாரு அஹ் then முப்பத்தி ஏழுல இருந்து முப்பத்தி ஒன்பது அவரோட period ன்னு பார்ப்போம் இல்லையா அப்போ முப்பத்தி ஏழு அடிப்படையில ராஜாஜி

ஆமா madam ஒரு one month க்கு முன்னாடி வந்து எங்க வீட்டுல net connection போட்டோம்.

ஆஹ் அது பாத்திங்கனா net வந்து இப்போ ரொம்ப dead slow வா இருக்கு ஏன்னே தெரியல.

இல்ல madam நாங்க போட்டது six month pack five thousand கட்டிருக்கோம் உம் Six month போட்டு இருக்கோம் one month லே எங்களுக்கு எந்த ஒரு issue வாராதுன்னு சொன்னாங்க starting லே எந்த issue லாம் வராது அப்படினுட்டு இப்போ எப்படி அந்த issue வருது எனக்கு அது என்னான்னு பாத்து கொஞ்சம் immidiate கொஞ்சம்.

ஓ WIFI number ரா mam okay mam wait பண்ணுங்க five three seven.

Wifi box ஒ router box கிட்டயா? okay கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க madam.

ma'am light எரிகிற மாதிரி தான் எரியுது ஒரு light மட்டும் blink ஆகுது green light மித்த எல்லாமமே.

ma'am என்னைய என்ன electrician வேல பாக்க வச்சுட்டு இருக்கீங்க நீங்க. இது எல்லாம் என் வேலையா இது.

ஏங்க correct தான்ங்க இருக்கு எல்லாம் பச்சை colour light தான் எரியுது.

Madam பண்ட்டேன் இப்போ on பண்ணனும்மா?

இல்ல இல்ல madam blink ஆகல அதே மாதிரிதான் இருக்கு பழைய மாதிரிதான்.

இல்லையே வரலையே. எனக்கு எதுவும் வர மாதிரி தெரியல madam இதுல பச்சை colour light தான் ஏறியுது ஆனா இதுல வரலையே. ஆமா ஆமா on ல தான் இருக்கு. சரி இது எப்போ வந்து எனக்கு வந்து sollution தருவீங்கன்னே தெரியலையே. Address கேக்காம இவ்ளோ நேரம் பேசுங்க madam நல்லா பேசுறீங்க madam யாரு எங்க இருந்து பேசினாலும்மே.

Eb காலனியா தப்பு madam நா இருக்கது துறை நகர் அது என்னாது EB காலனின்றீங்க எங்கையோ சொல்லிட்டு பாருங்க அப்போ என்னானே தெரியல உங்கள்ளுக்கே ஒரு customer ட இப்படிதான் வந்து வந்து இது பண்ணிட்டு இருப்பீங்களா? ஏன்பா அப்போ வந்து பேசணும்னு கடமைக்கு பேசுறீங்க உங்க வேலைய வந்து நீங்க பாக்கனும்னா கடமைக்கு எதோ பாத்துட்டு இருக்கீங்க எங்களுக்கு என்ன பிரச்சனைனே உங்களுக்குதெரியல. சொல்லிதான் காட்டுதா என்னா madam நீங்க சரி okay madam நா இப்போ என்னா madam நான் பண்ணனும் சொல்லுங்க madam அது சொல்லுங்க உங்க வழியிலே வரேன் இபோ என்னா தான் நான் பண்ணனும்.

என்ன number phone number door அதான் madam சொல்ற்றேன் துறை நகர் door number four six one.

ஆஹ் சொல்லட்டும்மா madam.

madam madam already எனக்கு late madam இங்க project லாம் நிறையா கொஞ்சம் இருக்கு work from தான் எடுத்துருக்கேன் எனக்கு கொஞ்சம் சீக்கிரம்மா பண்ணி குடுங்க நாளைக்கு நாளண்டைக்கு வரையலாம் wait பண்ண முடியாது. நா வீ madam வீட்டுல தான் இருப்பேன் work from home. Elevelo clock இப்போ யாரும் வர மாட்டாங்களா ma'am.

Ma'am அது காத்தால இல்ல காலையிலே கலையில. உம் okay madam எனக்கு வந்து சேரி okay நாளைக்கு morning கொஞ்சம் சீக்கீரம்மா வந்து எனக்கு பண்ணி தர சொல்லுங்க madam . சரி வேற என வேற எதாவது pack எதாவது இருக்கா madam.

இல்ல இப்போ வந்து six month pack க்கு நா five thousand தான் கட்டுன்னேன் one year வந்து extend யா six month தான் ஆகும் அதுக்கு சேர்த்துனா கூட ten percent தான் ஆகுது twelve thousand புடுங்குறீங்க காச. நேத்து தான் launch பண்ணன்காலா எதோ நாசா rocket launch பண்ண மாதிரி சொல்ற்றீன்கலே.

Doubt வா doubt தான் madam ரொம்ப இது slow வா இருக்கு நாளைக்கு வந்து பண்ணதுக்கு அப்புறம் திரும்பியும் எந்த issue வராதுல. உம் அது கொஞ்சம் பாத்து கொஞ்சம் இது பண்ணுங்க எனக்கு. Madam அப்புறம் இந்த உங்க contect number தாங்க madam service manager contact number தாங்க யாரு வந்து ready பன்றான்களோ அவுங்க contect number தாங்க நா அப்புறம் call பண்ணிக்குறேன்.

நீங்க என்னாங்க பேசிட்டு இருக்கீங்க உண்மையாவே ஏங்க contect number service manager contect number கூட தர மாட்டீங்களா அவுங்க எப்படி வராங்க எங்க வராங்கனு தெரிஞ்ச்சிக்க வேணாம்மா?

சேரி madam சேரி madam okay madam okay madam okay madam வேற எதாச்சு இல்ல இல்ல madam இல்ல madam அவளவுதான் madam Thankyou thank you madam biscuit அப்படியே வித்துருங்க madam good day biscuit okay madam thank you madam bye madam okay. மேலும், தலைப்புகளே செய்தியில் பாதியைத் தெரிவித்து விடுகின்றன. மீதமுள்ள பகுதியையும் படிக்கும்படி அவையே ஆர்வத்தைத் தூண்டிவிடுகின்றன. உள்ளடக்கப் பயன்கள் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள், ராசி பலன், வானிலை, அங்காடி விலை நிலவரம், வரி விளம்பரம், புத்தக விமர்சனம், மக்கள் உபயோகப் பொருட்களின் விளம்பரம் முதலியன குறிப்பிடத்தக்கனவாக அமைந்து ஈர்ப்பை அதிகப்படுத்துகின்றன நாளிதழ்கள் பல்வேறு இலவச இணைப்புகளையும் தருவதால், அவை வெளிவரும் நாள், இணைப்பின் பெயர் ஆகியன உள்ளடக்கத்தைத் தீர்மானிக்கின்றன. நாளிதழ்கள் பெரும்பாலும் மாவட்ட வாரியாக வெளியிடப்படுகின்றன. எனவே அந்தந்த மாவட்டங்களின் செய்திகள் அந்தந்த மாவட்டங்களில் வெளியாகும் இதழ்களில் முக்கியச் செய்தியாக அமைகின்றன மேலும் மாநிலச் செய்திகள், மாநகரச் செய்திகள், இந்தியச் செய்திகள், உலகச் செய்திகள், விளையாட்டுச் செய்திகள், திரைப்படச் செய்திகள், வணிகச் செய்திகள், இலக்கிய செய்திகள் முதலியனவும் நாளிதழின் உள்ளடக்கத்திற்கு கூடுதல் ஈர்ப்பை மக்களிடம் ஏற்படுத்த விளைகின்றன தலையங்க அமைப்பு தலையங்கம் மூன்று பகுதிகள் கொண்டதாக அமையும். அவை கருப்பொருள் விளக்கம் முடிவு தலையங்கமானது கூறவிருக்கும் செய்தி அடிப்படையில் தலைப்பு அமைத்தல், அதற்கான கருப்பொருளை உருவாக்கல், அதனை விளக்கிக் கூறல், அதற்கு விருப்பு வெறுப்பின்றி நடுவுநிலையோடு முடிவு கூறல் என்பதாக இருக்கும் அவை திறனாய்வு முறையிலும், கருத்து பற்றிய தீர்வினை நடுநிலையுடன் வெளியிடுபவையாகவும் அமையும். தலையங்கம் ஆசிரியரின் கொள்கையையும் சமூக நோக்கையும் தெளிவாக உணர்த்துவதாகக் காணப்படும் தலையங்கம் ஏதேனும் ஒரு தலைப்பை அடிப்படையாகக்கொண்டு எழுதப்படுவதாகும். பொதுவாக, தலையங்கம் நிகழ்கால நடப்பை வெளிப்படுத்துவதாக உள்ளது. தலையங்கம் அமையும் இடம் என்பது முக்கியமானதாகும். பொதுவாக நாளிதழ்களில் தலையங்கம் இரண்டாம் மற்றும் நடுப்பக்கத்தில் அமைக்கப்பெறும். தலையங்கம் ஆசிரியர் எழுதும் பகுதி என்பதால் ஓர் இதழின் உண்மைத் தன்மையை நிறுவும் பகுதியாக இருக்கிறது. தலையங்கத்தை விரும்பி படிக்கும் போக்கு உள்ளது. அதனால் தலையங்க அமைவிடத்தைத் தொடக்கத்தில் அல்லது நிலையாகக் குறிப்பிடுவது நல்லது. தலையங்கம்